லீனக்ஸ் ப்ராசஸ்கள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
நான் லீனக்ஸ் ஆபரேடிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறேன்
லீனக்ஸ் ஆபரேடிங் சிஸ்டம் துவக்க பாடங்களும் கமாண்ட் கள் குறித்த அடிப்படை அறிவும் இருக்கும் என்று நம்புகிறேன்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
httpspoken tutorialorg இங்கு எல்லா கமாண்ட் களும் கேஸ் சென்சிட்டிவ் எனவும் அவற்றை சார்ந்து வேலை செய்யும் என நினைவில் கொள்க
இதில் குறிப்பாக சொன்னால் ஒழிய எல்லாம் கீழ் நிலை எழுத்துக்களே ப்ராசஸை புரிந்து கொள்ள ஒரு சிறு விளக்கம் தருகிறேன்
லீனக்ஸ் இல் இயங்கும் எல்லாமே ஒரு ப்ராசஸ்
நம் கமாண்ட்களை ஏற்று இயக்கும் ஷெல் ஒரு ப்ராசஸ்
டெர்மினல் இல் டைப் செய்யும் கமாண்ட்கள் இயங்கும்போது ப்ராசஸ்கள் ஆகின்றன
இந்த டுடோரியலை விடியோவில் பார்கிறீர்களே இது ஒரு ப்ராசஸ்
ஸ்போக்கன் டுடோரியல் வலைத்தளத்தை திறந்த ப்ரௌசர் ஒரு ப்ராசஸ்
இயங்கும் ஷெல் ஸ்கிரிப்டுகள் ப்ராசஸ்கள்
ஆக ப்ராசஸ் என்பது இயங்கும் அல்லது ஓடும் ஒரு ப்ரோக்ராம் என வரையறுக்கலாம்
ப்ராசஸ்கள் நம்மை போலவே பிறக்கும் இறக்கும்
அவற்றுக்கு தாய் உண்டு குழந்தைகள் உண்டு
முதலில் ஷெல் ப்ராசஸை கற்றுக்கொள்ளலாம்
கணினினுள் நுழைந்த உடனேயே லீனக்ஸ் கெர்னல்
ஷெல் ப்ராசஸ் ஐ துவக்குகிறது
லீனக்ஸ் கெர்னல் என்பது லீனக்ஸ் ஆபரேடிங் சிஸ்டமின் உள்கரு
லீனக்ஸ் ஐ இயக்கும் மிக முக்கிய தொகுதிகள் இதில் இருக்கின்றன
ஷெல் மற்ற எல்லா பயனர் கமாண்ட் ப்ராசஸ்களையும் உருவாக்குகிறது
ஒரு டெர்மினல் ஐ திறக்கலாம்
டெர்மினல் இல் காணும் டாலர் குறி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆகும்
இது ஷெல் ப்ராசஸ் இன் வேலை ஆகும்
கமாண்ட் ஐ டைப் செய்யலாம்
உதாரணமாக டேட்date
என்டர் செய்க இதை செய்த உடனேயே ஷெல் ப்ராசஸ் டேட் என்ற ப்ராசஸ் ஐ துவக்குகிறது
ஷெல் ப்ராசஸ் டேட் ப்ராசஸ் ஐ உருவாக்கியதால் ஷெல் ப்ராசஸ் டேட் ப்ராசஸின் தாய் எனலாம்
டேட் ப்ராசஸ் ஷெல் ப்ராசஸ் இன் சேய் எனலாம்
டேட் ப்ராசஸ்
தேதியையும் நேரத்தையும் காட்டிய பின் இறந்துவிடும்
ஷெல் இன்னொரு ஷெல் ப்ராசஸ் ஐ கூட உருவாக்கலாம்
இப்படி ப்ராசஸ் ஒன்றை உருவாக்குவதை ஸ்பானிங் எ ப்ராசஸ் என்பர்
இன்னொரு ஷெல் ப்ராசஸ் ஐ ஸ்பான் செய்ய டெர்மினல் க்கு போய் எஸ்ஹெச் என டைப் செய்து என்டர் செய்க
டெர்மினலில் ஒரு புதிய ப்ராம்ப்ட் தோன்றுவதை காணலாம்
ஒரிஜினல் ஷெல் அதை ஷெல் 1 எனலாம் ஒரு சேய் ஷெல் அல்லது சப் ஷெல் ஐ பிரசவித்தது
இதை ஷெல் 2 எனலாம் கமாண்ட் ஐ புதிய கமாண்ட் ப்ராம்ப்ட் இல் உள்ளிடலாம்
இதில் எல்எஸ் கமாண்டை இயக்கலாம்
டைப் செய்க எல்எஸ்
என்டர் செய்க
பைல்கள் டிரக்டரிகள் லிஸ்ட் ஐ பார்க்கலாம்
இப்போது ஒரு புதிய எல்எஸ் என்ற ப்ராசஸ் உருவாக்கப்பட்டது
இங்கு ஷெல் 2 எல்எஸ் இன் தாய் ஷெல் 1 எல்எஸ் இன் பாட்டி
எல்எஸ் ஷெல் 2 இன் சேய் ஷெல் 2 என்பதே ஷெல்1 இன் சேய்
ஷெல் 2 ஐ கொல்ல புதிய ப்ராம்ப்ட் இல் எக்சிட் என டைப் செய்து என்டர் செய்க
ஷெல் 2 இறந்து போகும்
நாம் முந்தைய கமாண்ட் ப்ராம்ப்ட் இல் இருப்போம்
நமக்கும் ப்ராசஸ்களுக்கும் இருக்கும் ஒற்றுமையை சொல்ல நமக்கு சில குணங்கள் அட்ரிப்யூட்ஸ் இருக்கும்
இந்த அட்ரிப்யூட்ஸ் நம் பெயரோ தாய் தந்தை பெயரோ பிறந்த தேதியோ பான் அட்டை எண்ணோ ஏதாகிலும் இருக்கலாம்
அதே போல ப்ராசஸ்களுக்கும் அட்ரிப்யூட்ஸ் உண்டு
அது பிஐடிPIDஅதாவது ப்ராசஸ் இட் பிபிஐடிPPIDபேரன்ட் ப்ராசஸ் ஐடி துவக்கிய நேரம் இவை போல இம்மாதிரியான அட்ரிப்யூட்ஸ் முக்கால்வாசி கெர்னல் ஆல் ஒரு ப்ராசஸ் டேபிள் என்பதில் பராமரிக்கப்படும்
ஒவ்வொரு ப்ராசஸ் க்கும் ஒரு தனித்துவமான முழு எண்ணால் அடையாளம் காணப்படும்
பிஐடிPID
இது ப்ராசஸ் பிறக்கும்போது கெர்னல் ஆல் தரப்படும்
புதிய ப்ராசஸ் ஐ அதை ப்1 எனலாம் ஸ்பான் செய்த தாயின் பிஐடிPIDயானது ப்1 ப்ராசஸ் இன் பிபிஐடிPPID எனப்படும்
நடப்பு ஷெல் இன் பிஐடிPID ஐ அறிய எகோ ஸ்பேஸ் டாலர் டாலர் பின் என்டர் செய்க
ஒரு எண் காட்டப்படும்
இதுவே நடப்பு ஷெல்லின் பிஐடிPID
ப்ராசஸ்கள் பற்றி பேசும்போது அடிக்கடி பயன்படுத்தக் கூடிய கமாண்ட் பிஎஸ்
பிஎஸ் அல்லது ப்ராசஸ் ஸ்டேடஸ் கணினியில் இயங்கும் எல்லா ப்ராசஸ்களையும் காட்டும்
இந்த கமாண்ட் ஐ ஆப்ஷன்கள் ஏதுமின்றி இயக்கும்போது என்ன நடக்கிறது
டைப் செய்க பிஎஸ் பின் என்டர் செய்க
இவ்வாறு ப்ரோக்ராமை இயக்கும் பயனர் துவக்கிய எல்லா இயங்கும் ப்ராசஸ்களின் பட்டியலையும் காணலாம்
ப்ராசஸ் களின் பெயரை சிஎம்டிCMD ல் காணலாம்
இதைத்தவிர பிஐடிPID டிடிஒய்TTY அல்லது ப்ராசஸ் இயங்கும் கன்சோல் நேரம் அதாவது
ப்ராசஸ் எடுத்துகொள்ளும் நேரம் ப்ராசஸ் துவங்கியதிலிருந்து எடுத்துக்கொண்டுள்ள நேரம் ஆகியவற்றை காணலாம்
என் கணினியில் இரண்டு ப்ராசஸ்களை காட்டுகிறது
ஒன்று பாஷ் நாம் பயன்படுத்தும் ஷெல் ப்ராசஸ்
இரண்டாவது இயங்கிக்கொண்டு இருக்கும் பிஎஸ் ப்ராசஸேதான்
முக்கிய விஷயம் எகோ ஸ்பேஸ் டாலர் டாலர் கமாண்ட் காட்டும் ஷெல் ப்ராசஸ் இன் பிஐடிPID ஐ தான் இதுவும் காட்டுகிறது
சப் ஷெல் ஒன்றை ஸ்பான் செய்தால் நடப்பதை பார்க்கலாம்
எஸ்ஹெச் என டைப் செய்து என்டர் செய்க
புதிய வரியில் துவங்கும் புதிய ப்ராம்ப்ட் இல் பிஎஸ் என டைப் செய்து என்டர் செய்க
பட்டியலில் 3 ப்ராசஸ்களை பார்க்கலாம்எஸ்ஹெச் என்ற ப்ராசஸ் சேர்க்கப்பட்டுள்ளது
இங்கு மீண்டும் பாஷ் ப்ராசஸ் இன் பிஐடிPID முன்னே கண்டதே
பிஎஸ் பல ஆப்ஷன் களுடன் வருகிறது
முதல் ஆப்ஷன்
லிஸ்ட் செய்யப்பட்ட ப்ராசஸ்களுக்கு அதிக அட்ரிப்யூட்ஸ் களை காட்டுகிறது
டைப் செய்க பிஎஸ் ஸ்பேஸ் மைனஸ் எப்f
என்டர் செய்க
முன் போலவே இதுவும் மூன்று ப்ராசஸ்களை லிஸ்ட் செய்கிறது
பாஷ் எஸ்ஹெச் மற்றும் பிஎஸ் மைனஸ் எப்f ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இன்னும் அதிக அட்ரிப்யூட்ஸ் லிஸ்ட் செய்யப்பட்டுள்ளன
யூஐடிUID
ப்ராசஸ் ஐ துவக்கிய பயனர் பெயர் மற்றும் ப்ராசஸ் ஐ உருவக்கிய தாய் பிபிஐடிPPID ஐயும் காட்டுகிறது
உதாரணமாக பாஷ் ப்ராசஸ் எஸ்ஹெச் ப்ராசஸ் இன் தாய்
ஆகவே பாஷ் இன் பிஐடிPID எஸ்ஹெச் ப்ராசஸ் இன் பிபிஐடிPPID யேதான்
அதே போல எஸ்ஹெச் ப்ராசஸ்
பிஎஸ் ப்ராசஸ் இன் தாய் என்பதால் எஸ்ஹெச் ப்ராசஸ் இன் பிஐடிPID
பிஎஸ் மைனஸ் எஃப் ப்ராசஸ் இன் பிபிஐடிPPID யேதான்
சிC என்பது ப்ராசஸர் பயன்பாடு
நடப்பில் இது முழு எண்ணில் குறிக்கப்பட்ட ப்ராசஸின் வாழ்நாளில் ப்ராசஸரின் சத விகித பயன்பாடு
பயன்பாடு உதாசீனம் செய்யும் அளவில் இருந்தால் 0 எனக்காட்டப்படும்
எஸ்டைம் பீல்ட் ப்ராசஸ் துவங்கிய நேரத்தை காட்டுகிறது
மீதி அனைத்தையும் பிஎஸ் ஐ பார்க்கும் போதே பார்த்தோம்
ப்ராசஸ்கள் இரண்டு வகையாகும்
முதலாவது பயனர்களால் துவக்கப்படும் யூசர் ப்ராசஸ்கள்
உதாரணமாக பிஎஸ்
டெர்மினலில் இயக்கும் முக்காலே முன்று வீசம் கமாண்ட் களும் இந்த வகைதான்
இரண்டாவது கணினியே துவக்கிய சிஸ்டம் ப்ராசஸ்கள்
கணினி துவக்கப்படும் போது பயனர் லாக் இன் செய்யும் போது இவை துவக்கப்படுகின்றன
சிஸ்டம் ப்ராசஸ்க்கு நல்ல உதாரணம் பாஷ்
சில சமயம் நாம் எல்லா சிஸ்டம் ப்ராசஸ்கள் மற்றும் யூசர் ப்ராசஸ்களையும் காண விரும்பலாம் அப்போது மைனஸ் இe அல்லது மைனஸ் மேலெழுத்து ஏA ஆப்ஷன் ஐ பயன்படுத்துவோம்
டைப் செய்கபிஎஸ் ஸ்பேஸ் மைனஸ் இe என்டர் செய்க ப்ராசஸ்களின் பெரிய லிஸ்ட் ஐ காணலாம்
வெளியீட்டை பல பக்கங்களில் காண டைப் செய்க பிஎஸ் ஸ்பேஸ் மைனஸ் இ ஸ்பேஸ் செங்குத்துகோடு ஸ்பேஸ் மோர்
என்டர் செய்க மோர் மூலம் ஒரு சாளரத்தில் எத்தனை காட்ட முடியுமோ அவைமட்டும் காட்டப்படுகிறது
என்டரை அழுத்த ப்ராசஸ்கள் லிஸ்ட் இல் ஸ்க்ரால் செய்து அடுத்ததை காண்போம்
ப்ராசஸ்கள் லிஸ்ட் இல் முதலில் காணும் ப்ராசஸ் சுவாரசியமானது
இது இனிட் ப்ராசஸ்
இதிலிருந்துதான் எல்லா ப்ராசஸ்களும் ஸ்பான் ஆகின்றன
இதன் பிஐடிPID 1
ப்ராம்ப்ட் க்கு திரும்பி வர க்யூq ஐ அழுத்தவும்
இதில் ப்ராசஸ் ஷெல் ப்ராசஸ் ப்ராசஸ் ஸ்பானிங் ப்ராசஸ் அட்ரிப்யூட்ஸ் ப்ராசஸ்களின் பல் வேறு வகைகள் மற்றும் பிஎஸ் கமாண்ட் இன் பயனையும் கண்டோம்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
மேற்கொண்டு விவரங்களுக்கு இந்த இணைப்பை பாருங்கள் httpspoken tutorialorgNMEICT Intro
மொழியாக்கம் கடலூர் திவா
நன்றி